அதை இனிமே நெனச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் என்னால என்னால போயிருச்சு அப்படின்னுட்டேன் motu motu அது கூட இருந்தது motu அதையும் bird இருந்துச்சு எனக்கு வீட்டில ஆவாதுடி கட்டிடு வெளியே கட்டிடு அப்படின்னு சொல்லி தான் வெளியில கட்டி வச்சிருந்தேன் அது ஆனா அதெல்லாம் ரொம்ப cute அப்பா வாய் வைக்காது அதோட sound டும் ஜாஸ்தியா வராது plus ரொம்ப cute அது நான் இப்போ கூட நான் அதுதான் கேட்கிறது எனக்கு அது வேண்டும் அது இருந்தா okay கேளு கொடுத்தா வாங்கிக்கோ வாங்கி கொடு லட்டு வளத்துக்கும் நாம இவங்க உங்க அண்ணனுக்கும் அதுதான் doberman சொல்றாங்க இல்லையா அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து வளர்க்கணும் அப்படின்னு பெருசா இருக்குமே அதை actually நம்ம நம்ம வீட்ல எல்லாம் வளர்க்கிறது குழந்தை மாதிரி வளர்க்கிறோம் அதெல்லாம் இருக்கும் ஆனா பசங்க இருக்காங்க இல்ல வாய் வச்சுருச்சுன்னா கஷ்டம் கேட்பார் நம்மளுக்கு எப்படி வெளியே வரும் இல்ல இல்லம்மா வர்றதெ இல்லை phone கூட இல்லையா இல்லை phone கூட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதான் அப்போ பண்டிகை அன்னைக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒருவாட்டி பண்ணிடுச்சு எங்க அத்தை அவ்வளவுதான் loan என்னமோ ஆயிருக்கு எங்க அத்தைக்கு அது சொல்லல யாருக்குமே அவங்க சின்னப் பையன் இரண்டு பேர் சேர்ந்து மேல வீடு கட்டி முடித்துவிடுகிறார்கள் first அதுக்கு வந்து பாக்கறாங்க அப்புறம் எங்க மாமா தெரியும் இல்லையா அவர்களுக்கு ஆகாது உங்க காசு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் என்ன involve ஆக மாட்டாரா involve ஆக மாட்டாரா வீடு கட்டணும் அம்மா மேல பார்த்திருக்கிறாய் இல்லையா வீடு already அந்த wall எல்லாம் ஏத்துவிட்டு இருக்காங்க சுவர் எல்லாம் மேல இது போடணும் அப்புறம் plastic மேல இருக்கும் first of all இப்போ ஏதோ தோட்டத்துல அது இது ஏதோ earning வர மாதிரி first பார்ப்பது தானே main இது startup பண்றப்போ அது பண்ணனும்னு அவங்க வந்து அது உங்க அண்ணா கேட்டாங்களா அது ஆயிடுச்சின்னா ஏதாவது குடு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அப்புறமா இல்ல நான் கொடுக்கிற எனக்கு திரும்பி கொடுத்தரனும்

அதுல நான் கொடுத்துவிடுகிறேன் return அப்புறமா loan கூட நானே கட்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னார்களாம் அப்புறமா கூட அவங்க ஏதோ கொடுக்குற மாதிரி இல்ல அதுக்கு சரி கேட்கிறது உங்க மாமா ஆகுறது இல்லையா அவருக்கு அதனால நான் கேட்கிறது இல்ல ஒன்னும் இல்ல

அதான் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம தோட்டத்துல, வேலை இருக்கிறப்ப கூட விட்டுட்டு, வேறவங்களுக்கு, வேலை போயிருந்தீங்களா ம்ம். அப்போன்னா என்ன அர்த்தம் அது ஹம்

ம்ம். ம்ம். அது அன்னைக்கு, அங்க விட்டுட்டு போயிருந்த இல்லை, பசங்களை நானு Hospital க்கு போறப்போ ம், அப்போ கூட, ம், அதான், எங்க மாமனாரும், இவங்க பசங்களுக்கு, கடையிலே கூட்டினு போயிட்டு, அது, இது, சாப்பிடுறதும், வாங்கிக் கொடுத்தது ஏன்னா, இப்ப பாரு, அவங்க வந்து, அவங்களுக்கு மட்டும் வாங்கி தரேன். நம்ம வீட்டுல இருக்கோம். நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையே, நமக்கு ஒண்ணும் வேணாம், இப்ப பாரு, அவங்களுக்கு வாங்கிக் கொடுக்கிறது. யார்கிட்ட சொல்லிக்கிறது ம், இவங்களுக்கு என்னவோ, சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதுக்கு, லட்டுகிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டேன் ம். எனக்கு வந்து சொல்லாத, twenty rupees வேணும், தாத்தாகிட்ட, அப்படின்ட்டு. ம். ம் நான் அப்புறமா, கிருஷ்ணா அங்க போயிட்டு, ஓ, எங்க அத்தை, twenty rupees கொடுத்திருக்கிறாங்க. போய், maggi பண்ணி கொடு. அவங்களுக்கு அப்படின்ட்டு அதுல ten rupees சுஷ்மிதாக்கு கொடுக்கணுமாம். ம்ம். சுஷ்மிதாக்கு ரெண்டு rupees எடுத்துக்கிச்சாம். இன்னும் ten rupeesக்கு five rupees இவங்க வாங்கி இருப்பாங்க. இரண்டு packet ஐந்து ரூபாய்க்கு ம்ம். வாங்கிட்டு, அதுல பண்ணி இருக்குது. ம்ம். பண்ணிட்டு, அதுல, பாதி, இரண்டு பெத்து போட்டுச்சாம். பாதி, பாதி. ம்ம் ஆ, two packet ten rupees magy ஆ, two packet ten rupees magy ஆயிடுச்சா? ம்ம். அதுல வந்துட்டு, இரண்டு தட்டை போட்டிருக்குது. ம்ம். போட்டுட்டு, நீங்க இரண்டு பேரும், ஒரே தட்டுல சாப்பிடுவீங்களான்னுட்டு, அதை ஒரு தட்டுல சாப்பிட்டு இருக்குது. சரியா இவங்க சாப்பிடறது தெரியாதுதானே ம்ம். என்ன பண்ணியிருக்காங்க இவங்க சூடு வேற இருக்குது. அதுக்குள்ள அவங்கசாப்பிட்டாங்கோ ஆ, என்ன பண்ணிருக்குது ஏய், எனக்கு கொஞ்சம் soup எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தட்டுல இருந்து திரும்பி soap வாங்கி இருக்குது. ம்ம் ம்ம். Soup வாங்கிட்டு, வெறும் soup சாப்பிட பிடிக்கிறது இல்லை. இது கூட கொஞ்சம் noodles வேணும்னுட்டு, இன்னும் கொஞ்சம் noodles சொல்லின்னு இருக்குறது. ஆங் அப்படி punch அ. ஒரு ஒரு ரூபாய் கூட வரலை. இரண்டு, இரண்டு ரூபாய் கூட வரலை எங்களுக்கு ம்ம். அப்படி இருந்துச்சு. அப்புறமா நான் சொன்னேன், தாத்தாவுக்கு போயிட்டு. ம்ம். அப்புறமா, சாயங்காலம் வந்தாங்க இல்லையா அப்புறமா, போயிட்டு நாலு pocket அதாவது, twelve, twelve rupees க்கு, four packets வாங்கி வந்துச்சு பண்ணி கொடு உங்களுக்கு, அப்படின்னு கொடுத்துச்சு. உன் பண்றேன், அப்படின்னுட்டு, அ தாத்தா கிட்ட சொல்லுச்சு. ம். நான் கேட்டா வந்துட்டு, சாப்பாடு ஆயிடுச்சு, அதுக்குள்ள சாப்பிடுங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு, பண்ணலை.

நீ இங்கே இருந்திருந்தால் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா நான் magic நீங்க ரொம்ப rare. ம், வாங்கிக் கொடுக்கிறது. அதுவும், அங்கே shoe கிட்டப் போனா, அது ஏதாவது வாங்கிக் கொடுத்துச்சுன்னா, அது வச்சிருந்தா கூட, நானு சொல்லிடுவேன் ம்ம். இப்போ சாப்பிட்டீங்கல்ல, next week வரையும் கேட்கக்கூடாதுன்னுட்டு. அதுல, உங்க அண்ணாவை கூட, அவள் ஏதாவது பசிக்கிசுன்னா, சாப்பிட்டுடுவாங்க ம்ம். So, நான் ஜாஸ்தி கொடுக்கிறது இல்லை. நான் first of all, school க்கு கொடுத்திருந்ததே இல்லை ஆமா. எப்போ அதுவும் evening snacks times க்கான breakfast க்கும் நான் தர்றது இல்லை. Dinner க்கும் இல்லை. Lunch first of all இல்லவே இல்லை

சாப்புடவே மாட்டேன்ற, பாருன்னு, ஏன்டான்னா, நான், coffee, biscuit சாப்பிட்டேன்னா ஒரு, குட்டி glassல, coffe e சாப்பிட்டாலே, பசிக்கிறது இல்ல, நம்மளுக்கு. ஆமா. ஆமா நான் உங்களுக்கு biscuit, first of all அவங்களுக்கு தராது. ஆ, தருதில்ல.

ம், அப்படி ஆஹ் ஹம்

நோட்ட மட்டும் rise பண்ணிருக்கிறியா இல்ல rice வச்சுட்டேன்மா, கேரட் எடுத்துக்க ம், late ஆயிடும்ன்னு சொல்லிட்டு, ம், rice வச்சிட்டு, ம், cut பண்ணுங்க இது, கேரட், கேரட் rice வச்சு, ம், என்னா போட்டிருக்காங்க, இப்ப அங்க, உலைல அப்போ ஒண்ணும் இல்லாத, அந்த கீரை இருந்துச்சு. ம். அதுகூட cut பண்ணிட்டு இருக்காங்களாம். ம் Cut பண்ணிட்டு, எல்லாம் குடுத்துட்டாங்க. ஆனா, அதுல திரும்பி வர்றதில்லையா ம். Side ல. ம். அது எனக்கு வேணும்னு கேட்டுண்டு, sir, பிச்சு கொடுத்திருந்தேன். நல்லா இருக்குதுன்னுட்டு அதை வாங்கிட்டு வந்தாங்க, அதான் செய்யலாண்ட்டு இருந்தேன். அவங்க அண்ணா, late ஆ சாப்பிட்டாங்க இல்லை ம்ம். சாப்பிடறேனா இல்லையா Doubt ஓ, அப்படின்றாங்க. ம்ம் சரி, நானும் இவங்க சமோசா சாப்பிட்டாங்க இல்லையா வைக்கலை. அப்புறமா உட்கார்ந்துட்டேன். ம்ம். Reserve முடிச்சிட்டு, அனுப்பிச்சு விட்டுடுவாங்க இல்லை அவங்க எதுனா வர்றாங்களான்ட்டு அப்படி இல்லைன்னாக்கா, phone பண்ணு maybe next week ராஜேஷ் வீட்ல தான் கொண்டாடிட்டு இருக்கேன். என்னம்மா இன்னும் two weeks வீட்ல தான் போறேன்னு நினைக்கிறேன் ராஜேஷ் ம். One month one and half hour ல இருக்கீங்கனாரு ம்ம், okay, நல்லது. Phone வந்துச்சுன்னா, போயிடுவாரு. இல்லைன்னா, இருக்குவாரு Monday, I will results முடிஞ்சுதா ம்ம். இங்க யாராவது வர மாதிரி இருந்தால், அனுப்பி விட்டுடுற. இல்லைன்னா, நீங்க வந்து கூட்டிட்டு போயி நானும் ரொம்ப நாள் கூட ஆகாத வீடு, six பேரு வந்துட்டு, maintain பண்ணுனமே, நீயும் சரியா ஆங், வீட்டுல இருந்தாதான் பிரச்சனை. அவங்க அப்பா camp க்கு போயிடுறாங்க இல்லையா So, அங்க போயிட்டு வரதுக்குள்ள, சாப்பாடு செஞ்சுட்டாக்க, வந்த உடனே, சாப்பிட்டு படுக்கட்டும். நாலு மணிக்கு போய், ஒரு two hours, three ஆகுது. அம்மா எனக்கு பத்து cooling ல கொடுத்தாலும், work ஆகும்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியவா இல்லை ஷூ கூட அப்படித்தான் கேட்டுச்சு, ஆறு பேரை பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு ம், நான் சொன்னேன், ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நாள் தான் இல்ல இங்கயே கூப்டுக்கோ அதே cup case வேணும்னு குடுத்துட்டு இருக்கான். ஆத்தா வீட்ல Love letter பண்ணி

ஒரு அடி அடிச்சதுக்குள்ள திட்டுறதுக்குள்ள, ம், எங்க phone எங்க phone குட்டி phone, உங்க அப்பாக்கு phone பண்ணணும். எங்க அப்பாக்கு call பண்ணுங்க. அப்பாக்கு call பண்ணு. நான் அப்பாக்கு phone பண்றேன் இரு என்னோட ஜாஸ்தி ped ஜாஸ்தியாயிட்டு இருக்குது, அவங்க அப்பாக்கு இப்போ. ம், ம், அவ்வளவு drama பண்ணிடுவான். ம், சொல்லும்மா, உங்களுக்கு இப்போ. ம்

ஆ, சொல்லு. ஆ, நாளைக்கு பண்றேன் விடு, நான். Okay யா ம், ம், சரி. Bye, bye bye Mummy விஜி விஜி விஜி கேக்கலடி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

நானும் சும்மாதான் உட்கார்ந்துட்டுருக்கேன் சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா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

உம் நா ரசமும், உருளைக்கிழங்கும் சாப்பிட்டேன் உம் அப்புறம் படிப்பு எல்லாம் எப்படி போகுது உம் நல்லா போகுது நீ பிரியாணி சாப்பிட்டியா எனக்கு வா வீட்டுக்கு வா வரவா சரி சரி உம் எப்ப வர அஹ் வரேன் ஒரு நாள் ஒரு நாள்னா எப்போ நாளைக்கி

நானா சும்மாதான் இருக்கேன் நீ என்ன பண்ற

புரியல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 ஏ இல்லடி லூசு இல்லையா second டி நீ ஏன்டி இப்ப இதோட பேசின லூசே

முப்பத்தி ஏழா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

ஹே லூசா நீ அதை வுடு நீ ஏன் கத்தற slow வாவே பேசு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 ஓ ஆனா நீ பேசுறது எனக்கு கேட்குதே ஆஹ் கேக்குதா

சரி என்னா அந்த time போ~ இது number உ மணி போயிட்டே இருக்கே அது தெரியலயே எப்போ இது பண்றதுன்ட்டு முப்பது second ஆமே

லூசு லூசு உன்னை எல்லாம் வச்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்தப்போறேனோ

ஏய் இப்ப நீ சொல்றதே அதுதான்டி

நான் எங்கடி பேசனேன் நான் ஆங்கிலத்துல பேசவே இல்ல

ஏய் அதுவும் ஆங்கிலம் தாண்டி ஓ என்ன பண்றது இப்போ ஏய் நீ ஏன்டி கத்துற நீ பேசுறது miss க்கும் கேக்கும் போல இருக்குடி அது மாதிரி கேட்குது

எதை cut செய்ய வேண்டும் ஏய் அது தெரியும்டி எத்தனை நிமிடங்கள் தெரியவில்லையே

இப்போ மூன்று நாப்பத்தி மூன்று போய்விட்டது நாப்பத்தி நான்கு போய்விட்டது நம்ம பேசுறது ஆசிரியருக்கே கேக்கும் போல இருக்கு அது மாதிரி பேசுற உங்களுக்கு எப்படியிருக்கிறது உங்கள் mobile இல்

கத்தாதடி கேக்கும்டி இங்க கேக்குதுடி எனக்கே நீ கத்தாதே அப்ப சொல்லுங்கள்

நேரம் போய்விட்டது ஆசிரியர் வந்து விட்டார்கள் கொஞ்சம் மெதுவாக பேச வேண்டும் சரி ஆஹ் okay okay

ஒய் கேக்குதா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

இப்போ அந்த மணிகள் போயிட்டு கொண்டிருக்கிறது என்ன பண்ணறதுன்னு தெரியவில்லை தெரியவில்லை நான்கு அம்பத்தி மூணு நொடிகள் அவங்க எத்தனயில இது பண்ண சொன்னாங்க இதுவுல பேசு தமிழ்ல பேசு எது எத்தனயில இது பண்ண சொன்னாங்க அது தெரியவில்லை இருபத்தி ஏழு வந்த உடனே cut செய்ய வேண்டும் ஐயோ தவிர்த்து விடுங்கள் அப்படி சொன்னார்கள் ஆஹ் அப்போ அது வரைக்கும் சரி அப்புறம் என்ன அப்புறம் என்ன விழுப்புரம்

yes ஆஹ் என்னாச்சிடி இடிச்சிக்கிட்டியா ஆமா இடித்துக்கொண்டேன் பாத்துல பார்த்துருக்கலால என்ன செய்கொண்டிருக்கிறேன் எனக்கே புரியவில்லை பயமாக இருக்கிறது ஆஹ் எனக்கும் தெரியவில்லை நீ அப்படி பண்ணிட்டு இருக்க இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறது கேக்கிறதா

ஏதோ board தட்டிவுட்டேன் ஏய் அதுவும் இதுதாண்டி ஐயோ ஏதோ பலகையை தட்டி விட்டு விட்டேன்

அது விழுந்து விட்டது நான் எடுத்து வைக்க வேண்டும் எடுத்து வைத்து விட்டேன் நீ என்ன அங்கு செய்கிறாய் நான் என்ன பத்து தடவை கேட்ப போல இருக்குதே, சும்மாதான் இருக்கேன் சும்மாதான் உட்கார்ந்துட்டுருக்கேன் நீங்க இங்கு இப்பொழுது லோகநாயகி நம்ம தரணி miss இருக்கிறார்கள்

இவர்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ நீ வகுப்பறைக்கு வாங்கள் உங்கள் தலையிலே எத்தனை கொட்டு கொட்டுறேன் பார் வா நீ வாங்க வாங்க நீங்க அங்க பாருங்கள் ஏழு பதினெட்டு ஆகிவிட்டது correct ஆ இருபத்தி ஏழுல cut பண்ணணும் சரோகிட்ட பேசிட்டிருந்தாக்கூட ரொம்ப நேரம் பேசலாம் but இங்க என்ன பேசுறதுன்னே தெரியவில்லை என்ன இது பண்ணியிருக்கே இப்ப என்னது என்ன பண்ணிட்டு இருக்க ஏதோ முப்பது நிமிடங்கள் ஆகிவிட்டதா அங்க

இல்லையா

எனக்கு பயமாக ஏழு முப்பத்தி எட்டு ஆகிவிட்டது தரணி miss வருகிறார்கள்

. இன்னும் அரை மணி நேரமிருக்கு என்று கூறுகிறார்கள் okay okay ஆஹ் சரி சரி சரி சரி சரி எப்படி காமிச்சாங்க

ஓ அது கைகூட சொல்லலாமேடி நம்ம போர் வீரர்கள்ல ஓ நீங்க தூய தமிழ்ல பேசுறீங்க செமையா பேசுறீங்க தூய தமிழ்ல உங்க voice ஏ மாறிடுச்சு தெரியுமா ஓ அப்படியா நன்றி நன்றி

okay இப்ப miss அஹ் ஆசிரியர் வந்து உங்களுக்கு காமிச்சாங்க தெரியுமா எதோ பையன் வர்றான் அந்த வரட்டும் இப்போ ஆசிரியர் வந்து உன்கிட்ட கை செயற்கைல காமிச்சாங்கலா ஆமா அந்த அந்த நொடி வந்தா என்கிட்ட சொல்லு